அந்த பில்டிங் சுத்தி ஃபுல்லா பெரிய மரோங்க புல்ளெல்லா இருக்கு.

இதுக்கு முன்னாடி ஒரு டேபிள்ருக்கு .

டீ ஸ்டால் வெளியில ரெண்டு பேரு பேசிட்ருக்காங்க.

இந்த டீ ஸ்டால் பக்கத்தில ஒரு சில்வர் கலர் கார் நிக்கிது.

அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல நெறையா ட்ரீஸ்ஸல்லாருக்கு .

அந்த சர்ச்சுக்கு மேல நெறைய எலக்ட்ரிக்கல் வொயர்ஸ் இருக்கு.

ரோட்ல நெறைய பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

ஒரு பெரிய கடைக்கு வெளில நெறைய ஃப்ளார்ஸ் தொங்கவிட்ருக்காங்க.

செகண்ட் ரோல பர்ஃபியூம்ஸ் எல்லாமே இருக்கு.

அதுக்கு லெஃப்ட் சைடுல செல் அப்டின்னு ஃபோன் நம்பர் குடுத்துருக்காங்க.

அந்த எடோம் ஃபுல்லா சுத்தி பெரிய மரோம் செடிங்க எல்லாமே இருக்கு.

அந்த உட் ஹவுஸ் முன்னாடி எலிபேன்ட் ஃபீடிங் கேம்ப் அப்டின்னு இங்கிலீஷ்லயு தமிழயு போட்ருக்கு.

அவுங்களுக்கு பக்கத்ல நாலு டிஃப்ரண்ட் கலர் ஃபிளாக்ஸ் மாட்டிருக்கு.

ஒரு பேக்கிரி ஷோகேஸ்ல ஃபுல்லா டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆப் ஸ்வீட்ஸ் வெச்சிருக்காங்க.

ஸ்டுடன்ட்ஸ் எல்லாரு அட்டென்ஷன்ல நின்னு நேஷனல் ஆன்தம் சொல்லிட்ருக்காங்க.

இந்த ஸ்டேஜ்ல நெறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ்ஸெல்லா இருக்கு.

அந்த டேபிள்க்கு பின்னாடி ஒரு பெரிய போஸ்டர்ல ஒன் செவன் பைவ் அப்டின்னு போட்ருக்கு.

ஒரு ரூம்ல முன்னாடி மூணு பிளாக் கலர் சேர்ஸ்ஸிருக்கு .

அதுக்குப் பின்னாடி ஒரு செல்ஃப்ல நறயா பைப்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான திங்ஸ் நறயா இருக்கு.